வணக்கம் ஜிகெம்பெய்ண்ட் ல் பிரெஃபரன்ஸ் ஐ எடிட் செய்தல் Templateகள் மற்றும் ரெசிடியூஸ் எச்சங்கள் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பிரெஃபரன்ஸ் ஐ எடிட் செய்தல் Templateகளை கையாளுதல் இருக்கும் Templateகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துதல் ஒரு புது டெம்ப்ளேட் ஐ சேர்த்தல்
மேலும் கற்பது எச்சங்களின் பயன்கள் மற்றும் எச்சங்களை எடிட் செய்தல்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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
நான் ஏற்கனவே ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனை திறந்துள்ளேன்
பிரெஃபரன்ஸ் ஐ எடிட் செய்வதுடன் இந்த டுடோரியலை ஆரம்பிக்கலாம் எடிட் மேனு ல் பிரெஃபரன்ஸ் க்கு சென்று அதன் மீது க்ளிக் செய்க
ஜிசெம்பெயிண்ட் பிரெஃபரன்ஸ் விண்டோ திறக்கிறது
முதல் புலம் டிஃபால்ட் கம்ப்ரஷன் லெவல் போர் ஜிசெம்பெயிண்ட் பைல்ஸ் fileகளை சேமிக்கும்போது பயன்படுகிறது
முன்னிருப்பாக இது பூஜ்ஜியம்
பூஜ்ஜியம் இல்லையெனில் கிஸிப் ஐ பயன்படுத்தி அந்த பைல்
கம்ப்ரஸ் செய்யப்படும் இன்வெர்ட் வெட்ஜ் ஹேஷஸ் பற்றி மற்றொரு டுடோரியலில் சொல்கிறேன்
ஜிகெம்பெய்ண்ட் ல் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் அது தொடர்பான ஒரு தேமே உள்ளது
டிஃபால்ட் தேமே ஜிசெம்பெயிண்ட் ஆகவே இருக்கட்டும் இப்போது தீம்ஸ் பகுதியில் உள்ள அரோவ்ஸ் பற்றி விளக்குகிறேன்
டூல் பாக்ஸ் ல் உள்ள வெவ்வேறு வகையான அம்புகளைக் கவனிக்கவும் ஆட் ஆன் அரோவ் போர் ஆன் இரிவர்சிபிள் ரியாக்ஷன்
ஆட் ஆ பேர் ஒஃப் அரோவ்ஸ் போர் ஆ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்
ஆட் ஆன் அரோவ் போர் ஆ ரெட்ரோசிந்தசிஸ் ஸ்டெப்
ஆட் ஆ டபிள் ஹெடெட் அரோவ் டோ ரிப்ரசன்ட் மெசோமரி
இந்த 4 அம்புகளையும் காட்சி பகுதியில் சேர்போம் ஆட் ஆன் அரோவ் போர் ஆன் இரிவர்சிபிள் ரியாக்ஷன் டூல் மீது க்ளிக் செய்து பின் காட்சி பகுதியில் க்ளிக் செய்க அதேபோல மற்ற வகை அம்புகளையும் காட்சி பகுதியில் சேர்கிறேன்
பிரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் ல் தீம்ஸ் புலத்தில் இருந்து அரோவ்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
அதற்கேற்ற ஒரு மேனு திறக்கிறது
இங்கே அம்புகளின் நீளம் அகலம் மற்றும் தூரத்தை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம்
மேல் அல்லது கீழ் அம்பு முக்கோணங்களை மாஸ் ஆல் க்ளிக் செய்க
அம்புகளின் மாற்றங்களை காட்சி பகுதியில் கவனிக்கவும் இப்போத அம்பு தலைகள் பற்றி கற்போம்
ஆ ப் மற்றும் சி ன் முன்னிருப்பு மதிப்புகள் இங்கே காட்டப்படுகின்றன
ஆ ப் மற்றும் சி parameterகள் அம்புத்தலைகளின் வடிவத்தை மாற்ற உதவுகின்றன
ஒவ்வொன்றையும் அதிகரித்து அல்லது குறைத்து அம்புத்தலைகளில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்கவும்
விண்டோவை மூட குளோஸ் பட்டன் மீது க்ளிக் செய்க காட்சி பகுதியை துடைப்போம் அனைத்து ஆப்ஜெக்ட் களையும் தேர்ந்தெடுக்க CTRL A ஐ அழுத்துக
எடிட் மேனு க்கு சென்று கிளியர் மீது க்ளிக் செய்க அடுத்து Templateகளை கையாளுவதைக் காண்போம்
யூஎஸ்இ ஒர் மேனேஜ் டெம்ப்ளேட்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
கீழே புராப்பர்ட்டி டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
புராப்பர்ட்டி டயலாக் பாக்ஸ் ஆனது ஒரு கீழிறங்கும் பட்டியலுடன் டெம்ப்ளேட்ஸ் ஐ கொண்டுள்ளது
பட்டியலில் உள்ளவை அமினோ அசிட்ஸ் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் நியூக்ளிக் பேஸ் நியூக்ளியோசைட்ஸ் மற்றும் சாக்கரைட்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு துணைmenu ஐ கொண்டுள்ளது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து துணைmenu ல் பென்சீன் மீது க்ளிக் செய்வோம் பென்சீன் அமைப்பு புராப்பர்ட்டி பக்கத்தில் காட்டப்படுகிறது
இப்போது பென்சீன் அமைப்பை காட்ட காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
அதேபோல நாப்தலின்Naphtalene அமைப்பை தேர்ந்தெடுத்து காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க உங்களுக்கு விருப்பமான மற்ற அமைப்புகளையும் தேர்ந்தெடுத்து காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
இப்போது பைல் ஐ சேமிப்போம்
டூல்பார் ல் சேவ் தே கரண்ட் பைல் ஐகான் மீது க்ளிக் செய்க
சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது பென்சீன் என பைல் பெயரை கொடுத்து சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
இப்போது ஏற்கனவே இருக்கும் டெம்ப்ளேட் பட்டியலில் ஒரு புது டெம்ப்ளேட் ஐ சேர்க்க கற்போம்
டூல்பார் ல் உள்ள ஒப்பன் ஆ பைல் ஐகான் மீது க்ளிக் செய்க
fileகள் மற்றும் folderகள் உள்ள ஒரு விண்டோ திறக்கிறது
பட்டியலில் ஹெக்ஸேன் என்ற பைல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்க
டெம்ப்ளேட் ன் புராப்பர்ட்டி பக்கத்தில் உள்ள ஆட் பட்டன் மீது க்ளிக் செய்க
நியூ டெம்ப்ளேட் புராப்பர்ட்டி பக்கம் திறக்கிறது
புராப்பர்ட்டி பக்கத்தில் இரு புலங்கள் உள்ளன - நேம் மற்றும் கேட்கரி கேட்கரி புலத்தில் ஒரு கீழிறங்கும் பட்டியல் உள்ளது
இந்த பட்டியலில் இருந்து நாம் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நம் சொந்த கேட்கரி ஐ சேர்க்கலாம்
டெக்ஸ்ட் புலத்தில் ஹைட்ரோகார்பன்ஸ் என டைப் செய்வதன் மூலம் ஒரு புதிய கேட்கரி ஐ சேர்ப்போம்
நேம் புலத்தில் சேர்மத்தின் பெயரை ஹெக்ஸேன் என கொடுக்கவும்
காட்சி பகுதியில் ஹெக்ஸேன் ஹெக்சேன் அமைப்பு மீது க்ளிக் செய்க அது நியூ டெம்ப்ளேட் புராப்பர்ட்டி பக்கதில் காட்டப்படும்
ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்க
இப்போது டெம்ப்ளேட்ஸ் ன் கீழ் முக்கோணத்தில் க்ளிக்
ஹைட்ரோகார்பன்ஸ் கேட்கரி ஐ தேர்ந்தெடுக்கவும்
டெம்ப்ளேட் பட்டியலில் ஹெக்ஸேன் அமைப்பு சேர்க்கப்பட்டிருப்பதை கவனிக்கவும்
ஹைட்ரோகார்பன்ஸ் கேட்கரி ல் ஆக்டேன் ஆக்டேன் அமைப்பை நீங்களே சேர்த்து பார்க்கவும்
ஹெக்ஸேன் பைல் ஐ மூடுவோம்
பைல் ஐ மூட பைல் மேனு க்கு சென்று குளோஸ் ஐ க்ளிக் செய்க
டெம்ப்ளேட்ஸ் புராப்பர்ட்டி பக்கத்தை மூடSelect ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் டூல் ஐ க்ளிக் செய்க
இப்போது Residues எச்சங்கள் பற்றி கற்போம் எச்சங்களின் பயன்களாவன கார்பன் சங்கிலியில் இணைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தொகுதியின் தன்மையை கண்டறிய செயல்பாட்டு தொகுதியின் அமைப்பை தெரிந்துகொள்ள டேட்டாபேஸ் க்கு ஒரு புதிய செயல்பாட்டு தொகுதியின் சேர்க்க
டூல்ஸ் மேனு க்கு சென்று எடிட் ரெசிடியூஸ் மீது க்ளிக் செய்க ரெசிடியூஸ் விண்டோ திறக்கிறது
இதில் 3 பட்டன்கள் உள்ளன நியூ சேவ் மற்றும் டிலீட்
நியூ பட்டனில் ஒரு கீழிறங்கும் பட்டியல் உள்ளது
பட்டியலில் n பிஆர் ஐ தேர்ந்தெடுக்கவும்
சிம்போல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எச்சத்தின் நேம் ஐ ஐடென்டிட்டி tab காட்டுகிறது
தேர்ந்தெடுக்கப்பட்ட எச்சத்தின் தோராய அமைப்பை பார்முலா tab காட்டுகிறது
அதேபோல இரண்டாம் நிலை ப்யூட்டைல் க்காக s பு ஐ தேர்ந்தெடுப்போம்
தேர்ந்தெடுக்கப்பட்ட எச்சத்தின் சிம்போல் நேம்
மற்றும் தோராய அமைப்பை கவனிக்கவும்
இப்போது ஒரு புதிய எச்சம் ஹைட்ராக்சி தொகுதியை சேர்ப்போம்
ஒரு புதிய எச்சத்தை சேர்க்க நியூ பட்டன் மீது க்ளிக் செய்க
சிம்போல் புலத்தில் டைப் செய்க o ஹ்
ஹைட்ராக்ஸி என பெயரிடுக
பார்முலா tab ல் க்ளிக் செய்க
ஒரு பொட்டுகுறியிட்ட பிணைப்பைக் காணலாம்
கர்சரை பிணைப்பிற்கு அருகில் வைத்து கேப்பிட்டல் ஒ ஐ அழுத்துக
ஒ மற்றும் ஒஸ் உடன் ஒரு துணை மேனு திறக்கிறது
ஒ ஐ தேர்ந்தெடுக்கவும் o ஹ் தொகுதி பிணைப்பில் இணைக்கப்படுகிறது
சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
இப்போது பட்டியலைக் காண நியூ பட்டன் மீது க்ளிக் செய்க
பட்டியலில் o ஹ் எச்சம் சேர்க்கப்பட்டிருப்பதைக் காண்க
விண்டோவை மூட குளோஸ் பட்டன் மீது க்ளிக் செய்க இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது பிரெஃபரன்ஸ் ஐ எடிட் செய்தல் Templateகளை கையாளுதல் இருக்கும் Templateகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துதல் ஒரு புது டெம்ப்ளேட் ஐ சேர்த்தல் எச்சங்களின் பயன்கள் மற்றும் எச்சங்களை எடிட் செய்தல்
பயிற்சியாக டெம்ப்ளேட்ஸ் பட்டியலில் இருந்து சாக்கரைட்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து பயன்படுத்துக
மற்ற எச்சங்களை ஆராய்ந்தறிக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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்